சைடுல வந்துட்டு ரோடு போட்டுருக்காங்க வாகனங்கள் போறததுக்கான வழி மாதிரி.

இந்த படத்துல வந்து நறைய ரூம்ஸ் போட்டுருக்காங்க.

அதுக்கு வெளில அந்த பக்கோ வந்துட்டு ம் அம் நெறைய மரங்கள் இருக்குது.

இதுல வந்து நடுவுல நெறைய பேரு நீன் ஒயிட் டிரஸ் போட்டு நின்ட்ருக்காங்க.

தூரத்துல நெறையா பேரு பைக்கு பைக்லன் பைக்கு பைக் பக்கத்துல நின்னுட்ருக்காங்க.

இந்த வொய்ட் கலர் ஃப்ளவர்ல வந்துட்டு ரோஸ் ஃப்ளவர் ரோஸ் ஃப்ளவர் வந்து எடையில போட்ருக்காங்க.

இது மேல் மேல் ஃப்ளோரு கீழ் ஃப்ளோரு அப்டி ரெண்டு இருக்குது.

ல நறைய மக்கள் வந்து இருக்கறதன் பாக்க முடியிது.

இந்த பிச்சர்ல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் ம் பாக்க முடிது நம்மால.

இங்க வந்து நறிய்யிய மரங்கள் இருக்குது.

அங்கே வந்துட்டு கீழ வந்து ஒரு மரம் விழுந்து கடக்குது.

அந்த மரத்துல பிளாக் கலர் நி ஷர்ட் போட்டு ஒரு ஆள் அங்கே உக்காண்ட்ருக்காரு.

இந்த படத்துல வந்துட்டு பாறையும் பின்ன செடிகள் ம் போட்ருக்கு.

கீழ வந்து வெறும் தண்ணீரோட மட்டமா இருக்கு.

தூர பாறைகள் கொஞ்ச மேல் சைடு வந்து மரங்கள் இருப்பதை பாக்க முடியிது.

இந்த பிச்சர்ல வந்துட்டு ம் ஒரு ஆஃபீஸ் சேரு ம் பெஞ்சு எல்லா போடப்பட்டிருக்கு.